Java ல் நியூமெரிக்கல் டேட்டாடைப்ஸ் குறித்த ஸ்போக்கன் tutorial க்கு நல்வரவு
இந்த tutorial லில் நாம் கற்கபோவது Java ல் இருக்கும் பல நியூமெரிக்கல் டேட்டாடைப்ஸ் நியூமெரிக்கல் data ஐ சேமிக்க அவற்றை பயன்படுத்துவது நாம் பயன்படுத்துவது உபுண்டு 1110 ஜேடிகே 16 மற்றும் எக்லிப்ஸ் 370 இந்த tutorial ஐ பின்பற்ற Eclipse ல் எளிய ஜாவா program ஐ எழுதி இயக்க தெரிந்திருக்க வேண்டும்
இல்லையெனில் அதற்கான tutorial களை எங்கள் வலைதளத்தில் காணவும்
integers ஐ சேமிக்க பயன்படும் டேட்டா டைப்
இன்ட் எனப்படும் தசம எண்களை சேமிக்க பயன்படும் டேட்டா டைப்
புளோட் எனப்படும் முதலில் integers ஐ வரையறுத்து பயன்படுத்துவோம்
இங்கே எக்லிப்ஸ் இடே மற்றும் மீதமுள்ள code க்கு தேவைப்படும் வரிவமைப்பும் உள்ளன
நியூமெரிக்கல்தாதா class ஐ உருவாக்கி மெயின் method ஐ அதில் சேர்த்துள்ளோம்
இப்போது ஒரு எண்ணை சேமிப்பதைக் காணலாம் இன்ட் டிஸ்டன்ஸ் எக்குவல் டோ 28 இந்த ஸ்டேட்மெண்ட்
டிஸ்டன்ஸ் என்ற பெயரில் இன்டிஜர் மதிப்பை சேமிக்கிறது டிஸ்டன்ஸ்
ஓர் இன்டிஜர் வேரியபிள் எனப்படும்
வேரியபிள் distance ஐ அதில் சேமிக்கப்பட்ட மதிப்பை அச்சடிக்க பயன்படுத்துவோம்
சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன்
parentheses னுள் டிஸ்டன்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்
வேரியபிள் distance ன் மதிப்பை அச்சடிக்கிறது file ஐ சேமித்து இயக்குவோம்
distance ல் சேமிக்கப்பட்ட மதிப்பு 28 ஐயும்
அது அச்சடிக்கப்பட்டிருப்பதையும் காணலாம்
அந்த variable லில் சேமிக்கப்பட்ட மதிப்பை மாற்றலாம்
28 ஐ 24 ஆக்கலாம் சேமித்து இயக்கலாம் அதற்கேற்றாற்போல வெளியீடு மாறியிருப்பதைக் காணலாம்
இன்ட் எதிர் மறை மதிப்புகளையும் சேமிக்கும்
24 ஐ மைனஸ் 25 ஆக்கலாம் சேமித்து இயக்கலாம்
நாம் பார்ப்பது போல இன்ட் டைப் variableகளில் எதிர்மறை மதிப்புகளையும் சேமிக்கலாம் பெரும்பாலும் நம் புரோகிராமிங் தேவைகளுக்கு டேட்டா டைப் இன்ட் போதுமானது ஆனால் மதிப்புகளை ஒரு வரம்பு வரை தான் சேமிக்க முடியும் பெரிய மதிப்பை சேமிக்க முயற்சித்து நடப்பதை காணலாம் நாம் பார்ப்பது போல எண்ணுக்கு அடியில் உள்ள சிவப்பு வரி பிழையைக் காட்டுகிறது
இன்ட் type ன் variable க்கான எல்லையை இந்த எண் மீறியுள்ளதாக பிழை செய்தி சொல்கிறது இன்ட்
32 பிட்ஸ் மெமரி எடுக்கும்
2 பவர் 31 லிருந்து 2 பவர் 31 வரையான மதிப்புகளை மட்டுமே சேமிக்கும்
பெரிய எண்களை சேமிக்க ஜாவா லாங் டேட்டா type ஐ அளிக்கிறது
பெரிய மதிப்பை சேமிக்க அதை பயன்படுத்துவோம் இன்ட் ஐ லாங் ஆக மாற்றவும் எண்ணின் முடியில் ஒரு கேப்பிட்டல் ல் சேர்க்கவும்
Ctrl ஸ் அழுத்தி சேமிக்கவும் இப்போது பிழை இல்லை என காண்கிறோம்
Ctrl ப்11 அழுத்தி இயக்குவோம்
மதிப்பு அச்சடிக்கபபட்டுள்ளது லாங் variable லில் பெரிய எண்கள் சேமிக்கலாம் என்பதை பார்க்கலாம்
இப்போது ஒரு தசம எண்ணை இன்ட் variable ல் சேமிக்கலாம்
லாங் ஐ இன்ட் ஆக மாற்றி எண்ணை 235 ஆக்குவோம் ஒரு பிழை இருப்பதை காணலாம்
இது ஏனெனில் இன்ட் integers ஐ மட்டுமே சேமிக்கும்
தசம எண்களை சேமிக்க நாம் float ஐ பயன்படுத்த வேண்டும்
டேட்டா டைப் புளோட் ஆக்குவோம் மதிப்பின் முடிவில் ஒரு ப் சேர்க்கவும்
சேமிக்கவும் இப்போது பிழை இல்லை என்பதைக் காணலாம் கன்ட்ரோல் F11 ஐ அழுத்தி இயக்கலாம் தசம மதிப்பு சேமிக்கப்பட்டு
அச்சடிக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் இப்போது வேரியபிள் distance ன் மதிப்பை மாற்றலாம் காட்டியபடி தசம புள்ளிக்கு பின் அதிகமாக எண்களை சேர்க்கவும்
சேமித்து இயக்கவும் வெளியீடு நாம் சேமித்ததை விட சற்று வேறுபடுகிறது
ஒரு தசம எண்ணின் துல்லியத்துக்கு ஒரு வரம்பு இருப்பதால் இது நடக்கிறது துல்லியமாக அதை சேமிக்கப்பட முடியாதெனில் இது அருகாமை எண்ணுக்கு முழுமைப்படுத்துகிறது இப்போது variableகளுக்கு பெயரிடுவதற்கான விதிகளைப் பார்க்கலாம்
2 ஐ பெயருக்கு முன் சேர்ப்போம்
சின்டாக்ஸ் error ஐ பார்க்கிறோம் ஏனெனில் வேரியபிள் பெயர் அல்பாபெட் அல்லது அண்டர்ஸ்கோர் உடன் ஆரம்பிக்க வேண்டும்
பொதுவாக வேரியபிள் பெயரை underscoreஉடன் ஆரம்பிப்பதில்லை
எண்ணை வேரியபிள் பெயரின் முடிவில் சேர்ப்போம்
பிழை இல்லை என காண்கிறோம்
ஒரு வேரியபிள் பெயரில் எண் இருக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் அல்ல underscore ஐ பெயரின் நடுவில் சேர்க்கலாம் பிழை இல்லையென காண்கிறோம் அதாவது வேரியபிள் பெயரில் அண்டர்ஸ்கோர் அனுமதிக்கப்படுகிறது
ஆனால் மற்ற எந்த பங்க்சுயேஷன் எனில் சின்டாக்ஸ் எர்ரர் அல்லது மற்ற பிழைகளைக் கொடுக்கும்
இவ்வாறு தான் java ல் நியூமெரிக்கல் data ஐ சேமிக்க வேண்டும் இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
நாம் கற்றது பல நியூமெரிக்கல் டேட்டாடைப்ஸ்
நியூமெரிக்கல் டேட்டா சேமிப்பது variable க்கு பெயரிடுதலுக்கான விதிகளையும் கற்றோம்
இப்போது அசைன்மென்ட் மற்ற நியூமெரிக்கல் டேட்டா typeகளைப் படிக்கவும் இன்ட் மற்றும் float லிருந்து அவை எவ்வாறு வேறுபடுகின்றன எனவும் பார்க்கவும்
இந்த இணைப்பில் ஜாவா tutorialகள் கிடைக்கும்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
மேலும் விவரங்களுக்கு 2 மூலப்பாடம் டேலன்ட்ஸ்பிரின்ட்
தமிழாக்கம் பிரியா